இங்க டிஃபரண்ட் ஆஃப் ஃபிளவர்ஸ்ஸு வெச்சுருக்காங்க.

இங்க ஒரு பெரிய வாட்டர் டேங்க் ஒன்னு இருக்கு.

இங்க ட்ரெயின்காக ரெண்டு பசங்க வெயிட் பண்ணிட்ருக்காங்க.

இங்க ஒரு சேல்ஸ்மேன் நின்னுட்ருக்காரு.

இது ஒரு சின்ன ஆட்டோ ரெஸ்டாரண்ட் .

இங்க நெறைய பேர் போட்டோ எடுத்துட்டு அத என்ஜாய் பண்ணிட்ருக்காங்க.

இங்க ஹோட்டல்க்கு தேவையான சேர்ஸ் டேபிள்ஸ்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.

இங்க ஃபிட்னஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லா கீழ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.

இது ஒரு பெரிய கிளோசரி ஷாப் .

இந்த ஷாப்ல ஒரு பெரிய ரேக் ஒரு சின்ன ரேக்ஸ் இரண்டு ரேக் ஃபுல்லா ஸ்நேக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வெச்சிருக்காங்க.

இங்க நெறைய பேர் செல்பி எடுத்துட்டுருக்காங்க.

ரெட் சில்லி க்ரீன் சில்லி காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ்ஸுனா வெஜிடபிள்ஸ் எல்லா இருக்கு.

இந்த ஹால சுத்தி ஃபுல்லா மெட்டல் ஸ்டீல்ல கட்டிருக்காவ.

இது ஒரு பெரிய ஃபோர்ட் ஏரியா .

நெறைய டிஃப்ரென்ட் ஆஃப் ட்ரீஸ் இருக்கு.

இது ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் .

ரிவர் பக்கத்துல ஒரு பெரிய கட்டடொ கட்டிருகாங்க.

இந்த ரிவர்ல அங்கங்க நெறைய ஸ்டோன்ஸ்யெல்லா வெச்சிருக்காங்க.

இது ஒரு சின்ன ஏ_கே ஃபிட்னஸ் ஜிம் ரூம் .

இங்க ஹூண்டாய் கம்பெனியோட லோகோ வால்ல அட்டாச் பண்ணிருக்காங்க.

இங்க ஃப்ளோர்ல ஃப்ளவர்ல டெக்ரேஷன் பண்ணி லேம்ப் வெச்சிருக்காங்க.

ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு பெரிய கிரீன் ட்ரீ இருக்கு.

இங்க என்ட்ரன்ஸ்ல உக்காரக்கு ப்ளூ கலர் சேர்ஸ் எல்லா அரேஞ்ச் பண்ணி வெச்சிருக்காங்க.

இங்க ஒரு பெரிய ட்ராக் ஒன்னு இருக்கு.

இங்க ஃபிரிட்ஜ்க்கு மேல மூணு தண்ணி பாட்டில் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்கு.

இங்க நறையா மசாலா பாக்கெட்ஸ்லா ரேக்ல தொங்க விட்ருக்காங்க.